சி ல் ஸ்ட்ரிங் லைப்ரரி பங்ஷன்ஸ் குறித்த spoken tutorialக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் ல் நாம் கற்கப்போவது ஸ்ட்ரிங் லைப்ரரி பங்ஷன்ஸ் இதை சில உதாரணங்களின் உதவியுடன் செய்யலாம் இந்த tutorialஐ பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் வெர்ஷன் 1110 ஜிசிசி கம்பைலர் வெர்ஷன் 461 ஸ்ட்ரிங் லைப்ரரி functionsக்கு அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம்
இவை ஸ்ட்ரிங்ஸ் ல் operationகளை செயல்படுத்தும் functionகளின் தொகுப்பாகும்
பல்வேறு operationகளான கோப்பி செய்தல் கான்கேட் செய்தல் சியர்ச் செய்தல் போன்றவை ஆதரிக்கப்படுகிறது
சில ஸ்ட்ரிங் லைப்ரரி functionகளைக் காணலாம் இங்கே ஸ்ட்ரான்க்பை பங்ஷன் உள்ளது இதற்கான சின்டாக்ஸ்
strncpyசார் எஸ்டிஆர்1 சார் எஸ்டிஆர்2 இன்ட் ந் இது முதலில் ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்2 ன் ந் characterகளை ஸ்ட்ரிங் str1க்கு கோப்பி செய்கிறது உதாரணமாக சார் strncpyசார் ஹெல்லோ சார் வர்ல்ட் 2 வெளியீடு வாவ் ஒ ல் ல் ஒ என இருக்கும் இங்கே ஸ்ட்ரிங் 2 லிருந்து வோ மற்றும் மீதி characterகள் ஸ்ட்ரிங் 1லிருந்தும் உள்ளன இப்போது ஸ்ட்ரான்சிஎம்பி functionஐ காண்போம் அதற்கான சின்டாக்ஸ்
strncmpசார் எஸ்டிஆர்1 சார் எஸ்டிஆர்2 இன்ட் ந் இது ஸ்ட்ரிங் 2 ன் முதல் ந் characterகளை ஸ்ட்ரிங் 1 உடன் ஒப்பிடும் உதாரணமாக இன்ட் strncmpசார் ஐசிஇ சார் ஐஸ்கிரீம் 2 வெளியீடு 0 என இருக்கும் இப்போது ஸ்ட்ரிங் லைப்ரரி functionகளை பயன்படுத்துவதைக் காண்போம்
பொதுவாக பயன்படுத்தும் சில ஸ்ட்ரிங் functionகளைக் காட்டப்போகிறேன்
ஏற்கனவே இந்த புரோகிராம் ஐ editorல் எழுதிவைத்துள்ளேன் அதை திறக்கிறேன் இங்கே ஸ்ட்ரிங் லெங்த் பங்ஷன் உள்ளது பைல் பெயர் strlenசி என்பதைக் கவனிக்க
இதில் stringன் நீளத்தைக் கண்டறிவோம் இவை ஹெடர் fileகள்
stdioஹ் மற்றும் stringஹ்
இது நம் மெயின் பங்ஷன் ஒரு கேரக்டர் வேரியபிள் ஆர் உள்ளது இது மதிப்பு Ashwiniஐ சேமிக்கிறது பின் ஒரு இன்டிஜர் வேரியபிள் லென்1 உள்ளது இங்கே ஸ்ட்ராலன் funtionஐ பயன்படுத்தி ஸ்ட்ரிங் ன் நீளத்தைக் கண்டறிவோம் முடிவு len1ல் சேமிக்கப்படும் பின் அந்த stringஐயும் stringன் நீளத்தையும் அச்சடிப்போம்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
Enterஐ அழுத்துக எழுதுக str1
Enterஐ அழுத்துக வெளியீடு காட்டப்படுகிறது ஸ்ட்ரிங் அஸ்வினி லெங்த் 7 இதை எண்ணலாம்
123456 மற்றும் 7 மற்றொரு ஸ்ட்ரிங் functionஐ காண்போம் இங்கே ஸ்ட்ரிங் கோப்பி பக்ஷன் உள்ளது நம் பைல் பெயர் strcpyசி என்பதைக் கவனிக்க இதில் சோர்ஸ் ஸ்ட்ரிங் ஐ டார்கெட் stringக்கு கோப்பி செய்வோம் இங்கே சோர்ஸ் ஸ்ட்ரிங் ல் ஐசிஇ உள்ளது இது டார்கெட் stringக்கு கோப்பி செய்யப்படும் இது நம் ஸ்ட்ராக்பி பங்ஷன் இங்கே சோர்ஸ் ஸ்ட்ரிங் மற்றும் டார்கெட் stringஐ அச்சடிப்போம் இயக்கி காண்போம் நம் terminalக்கு வருவோம் கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் strcpyசி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் எஸ்டிஆர்2
Enter ஐ அழுத்துக எழுதுக str2 Enter ஐ அழுத்துக வெளியீடு காட்டப்படுகிறது சோர்ஸ் ஸ்ட்ரிங் ஐசிஇ டார்கெட் ஸ்ட்ரிங் ஐசிஇ இப்போது மற்றொரு ஸ்ட்ரிங் functionஐ காண்போம் இப்போது ஸ்ட்ரிங் கம்பேர் functionஐ காண்போம் பைல் பெயர் strcmpசி என்பதை கவனிக்க இதில் இரு stringகளை ஒப்பிடுவோம் இங்கே கேரக்டர் variableகள் எஸ்டிஆர்1 மற்றும் எஸ்டிஆர்2 உள்ளன எஸ்டிஆர்1 மதிப்பை ஐசிஇ எனவும் எஸ்டிஆர்2 மதிப்பை கிரீம் எனவும் சேமிக்கின்றன
இங்கே இன்டர்ஜர் variableகள் இ மற்றும் ஜ் உள்ளன இதில் எஸ்டிஆர்சிஎம்பி functionஐ பயன்படுத்தி stringஐ ஒப்பிடுவோம் இங்கே எஸ்டிஆர்1 ஐ ஒப்பிடுகிறோம் அதாவது ஹெல்லோ உடன் ஐசிஇ முடிவு iல் சேமிக்கப்படுகிறது இதில் string2ஐ ஒப்பிடுவோம் அதாவது கிரீம் உடன் கிரீம் முடிவு jல் சேமிக்கப்படுகிறது பின் இரு முடிவுகளையும் அச்சடிக்கிறோம் இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் programஐ இயக்குவோம்
terminalக்கு வருவோம்
கம்பைல் செய்ய எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் strcmpசி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் எஸ்டிஆர்3 Enterஐ அழுத்துக எழுதுக str3 வெளியீடு 10 என காட்டப்படுகிறது programக்கு வருவோம் இங்கே பெறுவது 1 மற்றும் இங்கே பெறுவது 0 நம் slideகளுக்கு வருவோம் சுருங்கசொல்ல இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது ஸ்ட்ரிங் லைப்ரரி பங்ஷன்ஸ் strlen strcpy strcmp strncpy மற்றும் strncmp பயிற்சியாக ஸ்ட்ரிங் பெஸ்ட் மற்றும் ஸ்ட்ரிங் busஐ கான்கேட்னேட் செய்ய ஒரு சி புரோகிராம் எழுதுக
குறிப்பு strcatசார் எஸ்டிஆர்1 சார் எஸ்டிஆர்2 ஸ்ட்ரிங் libraryல் உள்ள மற்ற functionகளையும் ஆராய்க
இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தைச் சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி